லிப்ரியாஃபிஸ் கால்க் இல் Inserting சார்ட்ஸ் இன் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு இந்த டியூட்டோரியல் லில் நாம் கற்பது
creatingஎடிட்டிங் மற்றும் பார்மேட்டிங் சார்ட்ஸ் ரிசைசிங் மற்றும் மூவிங் ஒஃப் சார்ட்ஸ் உபுண்டு லினக்ஸ் வெர்ஷன் 1004 மற்றும் லிப்ரியாஃபிஸ் சூட் வெர்ஷன் 334 ஐ பயன்படுத்துகிறோம் லிப்ரியாஃபிஸ் கால்க் இல் உள்ள வெவ்வேறு வியூவிங் ஆப்ஷன்ஸ் உடன் துவங்குவோம் படிப்பவருக்கு தகவலைத் தருவதில் சார்ட்ஸ் சக்தி வாய்ந்தது
லிப்ரியாஃபிஸ் கால்க் உங்கள் டேட்டா வுக்கு பல சார்ட்ஸ் பார்மேட் களை தருகிறது கால்க் ஐ பயன்படுத்தி சார்ட்ஸ் ஐ பெரும்பகுதி கஸ்டமைஸ் செய்யலாம் பெர்சனல் பைனான்ஸ் trackerஒட்ஸ் ஷீட் ஐ திறக்கலாம்
ஷீட் இல் பட்டியலிட்ட ஒவ்வொரு ஐடம்களுக்கான செலவையும் நிரப்பலாம்
எ3 செல் ஐ சொடுக்கி செலவை 6500 என குறிப்போம் கோலம்ன் மில் கீழே போக செலவை 1000 625 310 மற்றும் 2700 என செல் கள்E4E5E6 மற்றும் எ7 இல் எழுதுவோம்
அடுத்து ஷீட் இல் பட்டியலிட்ட ஒவ்வொரு வரவு ஐடம்களுக்கான தொகையையும் நிரப்பலாம்
ப்3 செல்லில் 500 என டைப் செய்யலாம் இந்த கோலம்ன் கீழே போக 2007510 மற்றும் 700 என செல் கள் f4f5ப்6 மற்றும் ப்7 இல் முறையே நிரப்பலாம் இந்த டேபிள் க்கு எப்படி ஒரு சார்ட் தயாரிப்பது என்று பார்க்கலாம் சார்ட் ஐ தயாரிக்க நாம் அதில் சேர்க்க வேண்டிய டேட்டா ஐ தேர்ந்தெடுக்க வேண்டும் செல் ஸ்ன் மீது சொடுக்கவும் சொடுக்கி பட்டனை விடாமல் கர்சர் ஐ 700 உள்ள கடைசி செல் முடிய இழுக்கவும்
மெனுபர் இல் இன்சர்ட் ஆப்ஷன் பின் சார்ட் ஆப்ஷன் இல் சொடுக்கவும் வர்க்ஷீட் இல் தேதியுடன் டிஃபால்ட் சார்ட் நுழைக்கப்பட்டது
அதே நேரம் சார்ட் விசார்ட் டயலாக் பாக்ஸ் திறக்கிறது சார்ட் விசார்ட் ஒரு டிஃபால்ட் சார்ட் ஐ தேர்ந்தெடுத்து காட்டுகிறது சார்ட் விசார்ட் இல் நீங்கள் மாற்றங்களை செய்ய செய்ய இந்த டிஃபால்ட் சார்ட் அவற்றை பிரதிபலிக்கிறது சார்ட் விசார்ட் டயலாக் பாக்ஸ் இல் மூன்று முக்கிய பகுதிகள்
சார்ட் ஐ அமைப்பதில் படிகள் சார்ட் வகையை தேர்ந்தெடுத்தல் மற்றும் ஒவ்வொரு சார்ட் வகைக்கும் ஆப்ஷன்ஸ் 3ட் லூக் ஆப்ஷன் ஐ தேர்ந்தெடுக்க சார்ட் முப்பரிமாணத்தில் தெரிகிறது
இந்த ஆப்ஷன் களை பார்க்கலாம் சூஸ் ஆ சார்ட் டைப் பீல்ட் இன் கீழ் பார் ஆப்ஷன் இல் சொடுக்கலாம்
சேம்பிள் சார்ட் டேட்டா ஐ டேபிள் இல்Bar பார்மேட் இல் காட்டுகிறது
அதேபோல் மற்ற ஆப்ஷன்ஸ் பியே ஏரியா பபிள் மீதும் சொடுக்கலாம்
மேலும் பல ஆப்ஷன் கள் சூஸ் ஆ சார்ட் டைப் பீல்ட் ன் கீழ் உள்ளன
தேவையானதை பெறுவோம்
ஸ்டெப்ஸ் ஆப்ஷன் ன் கீழ் டேட்டா ரங்கே என இன்னொரு ஆப்ஷன் உள்ளது இந்த ஆப்ஷன் மூலம் சார்ட் இல் காட்ட தேவையான ரங்கே ஒஃப் டேட்டா ஐ கைமுறையாக திருத்தலாம்
ப்ளாட்டிங் டேட்டா வுக்கு டிஃபால்ட் ஆப்ஷன்
டேட்டா சீரீஸ் இன் கொலம்ன்ஸ்
டேட்டா வை ப்ளாட் செய்வதை டேட்டா சீரீஸ் இன் ரவ்ஸ் மூலமும் செய்யலாம்
டேட்டா வை காட்ட கோலம்ன் சார்ட் ஸ்டைல் ஐ பயன்படுத்தினால் இது பயனாகும்
கடைசியாக பிர்ஸ்ட் ரோவ் ஏஎஸ் லேபல் மூலம் முதல் வரியை லேபிளாக்க வேண்டுமா என அமைக்கலாம்
அல்லது பிர்ஸ்ட் கோலம்ன் ஏஎஸ் லேபல் அல்லது இரண்டும் chart இல் ஆக்ஸஸ் போல கோலம்ன் இல் டேட்டா சீரீஸ் மீது மீண்டும் சொடுக்கவும் நம் சேம்பிள் chartஇல் ஹெடிங் ரிசீவ்ட் ன் கீழ் டேட்டா வை நீக்க நினைத்தால் முதலில்Data ரங்கே பீல்ட் னுள் சொடுக்கி
ரங்கே A1 இஸ் டோ F7 ஐ A1 இஸ் டோ D7 ஆக திருத்தலாம் சார்ட் இல் ஹெடிங் ரிசீவ்ட் ன் கீழ் டேட்டா இனியும் தெரிவதில்லை
அடுத்து டேட்டா சீரீஸ் என்ன செய்கிறது எனப்பார்க்கலாம்
நம் ஸ்ப்ரெட்ஷீட் இன் டேட்டா 5 வரிகளில் உள்ளது
இங்கும் 5 வரிகள் உள்ளன
சார்ட் இன் டேட்டா வரிகளை சேர்க்க நீக்க ஆட் மற்றும் ரிமூவ் உதவுகின்றன
உப் மற்றும் டவுன் பட்டன் களால் டேட்டா வை இட மாற்றமும் செய்யலாம்
சார்டில் எந்த டேட்டா ஐ எப்படி குறிப்பது என்று முடிவு செய்தபின் டயலாக் பாக்ஸ் இல் பினிஷ் பட்டன் ஐ சொடுக்கவும்
ஸ்ப்ரெட்ஷீட் இல் சார்ட் உள்நுழைக்கப்படுவதை காணலாம்
ஸ்ப்ரெட்ஷீட் இல் சார்ட் உள்நுழைப்பது எப்படி என கற்றபின் லிப்ரியாஃபிஸ் கால்க் இல் சார்ட் களை பார்மேட் செய்வதை பார்க்கலாம் பார்மேட் மேனு ல் பல பார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் உள்ளன
சார்ட் களின் தோற்றத்தை நுண் திருத்தவும்
ஸ்ப்ரெட்ஷீட் இல் உள்நுழைத்த சார்ட் ஐ பார்மேட் செய்வோம்
சார்ட் இல் double கிளிக் செய்க
ஒரு கிரே போர்டர் தோன்றுகிறது எடிட் மோடு இல் இருப்ப்பதாக பொருள் மெயின் மேனு இல் பார்மேட் ஆப்ஷன் ஐ சொடுக்கவும்
டிராப் டவுன் மேனு தோன்றுகிறது
பல பார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ்
பார்மேட் செலக்ஷன் பொசிஷன் ஆண்ட் சைஸ் அரேஞ்ச்மென்ட் சார்ட் வால் சார்ட் ஏரியா மற்றும் பல உள்ளன
அவை சார்ட் ஐ இடவமைக்க
பேக்கிரவுண்ட் ஐ அமைக்க பார்மேட் செய்ய
மற்றும் சார்ட் டைட்டில் ஐ அமைக்க பயனாகும் அடிக்கடி பயனாகும் பார்மேட்டிங் ஆப்ஷன் களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம்
பார்மேட் செலக்ஷன் ஆப்ஷன்
சார்ட் ஏரியா என தலைப்பிட்ட டயலாக் பாக்ஸ் ஐ தருகிறது 3 tab கள் போர்டர்ஸ் ஏரியா மற்றும் டிரான்ஸ்பரன்சி தோன்றுகின்றன
டிஃபால்ட் ஆக உள்ளது போர்டர்ஸ் tab சார்ட் போர்டர் இன் ஸ்டைல் மற்றும் கலர் ஐ மாற்றலாம்
அதற்கு ஸ்டைல் பீல்ட் ஐ சொடுக்கி கன்டினியூஸ் ஐ தேர்க அதே போல கலர் பீல்ட் இல் கிரீன் ஐ சொடுக்கவும் ஒக் பட்டன் ஐ சொடுக்கவும் சார்ட் போர்டர் இன் ஸ்டைல் மற்றும் கலர் தக்கவாறு மாறுவதை காணலாம்
டைட்டில் ஆப்ஷன்
சார்ட் டைட்டில் மற்றும் ஆக்ஸஸ் ஐ பார்மேட் செய்கிறது ஆக்ஸிஸ் ஆப்ஷன் சார்ட் இன் கோடுகளையும் எக்ஸ் மற்றும் ய் ஆக்ஸஸ் இல் தோன்றும் உரையின் பான்ட் ஆகியவற்றை பார்மேட் செய்கிறது
எல்லா ஆப்ஷன் களையும் மெதுவாக உங்கள் நேரத்தில் செய்து பாருங்கள்
சார்ட் ஏரியா வின் பேக்கிரவுண்ட் ஐ மாற்றவும் ஆப்ஷன் தருகிறது சார்ட் ஏரியா என்பது மெயின் டைட்டில் மற்றும் கே உள்ளிட்ட சார்ட் கிராபிக் ஐ சுற்றி உள்ள இடம்
சார்ட் ஏரியா ஐ பார்மேட் செய்ய பார்மேட் ஆப்ஷன் ஐ சொடுக்கி சார்ட் வால் ஐ தேர்க
சார்ட் வால் என்ற தலைப்புடன் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
ஸ்டைல் பீல்ட் இல் கன்டினியூஸ் என்றுள்ளது
இதுவே நாம் கடைசியாக தேர்ந்தெடுத்தது
கலர் பீல்ட் இல் ரெட் மீது சொடுக்கலாம்
சைஸ் ஐ 020சிஎம் என குறைக்கலாம்
ஒக் பட்டன் ஐ சொடுக்கலாம் சார்ட் ஏரியா வின் ஸ்டைல் மற்றும் கலர் மாறுவதை காணலாம்
அடுத்து சார்ட் இல் அளவு மாற்றம் மற்றும் எலிமெண்ட் களை நகர்த்துவதை காணலாம்
சார்ட் ஐ அளவு மாற்றம் செய்ய சேம்பிள் சார்ட் ஐ சொடுக்கலாம் சார்ட் ஐ சுற்றி பச்சை நிற கைப்பிடிகள் தோன்றுகின்றன சார்ட் இன் அதிகமாக்க அளவு குறைக்க சார்ட் இன் நான்கு மூலைகளில் ஒரு மார்க்கரை சொடுக்கிப்பிடித்து இழுக்கவும்
சார்ட் ஐ நகர்த்த முதலில் அதை சொடுக்கவும்
சார்ட் மீதும் எங்காவது கர்சரை வைக்க
அது ஒரு கை போல ஆகிறது
சொடுக்கி தேவையான இடத்துக்கு சார்ட்டை நகர்த்தியபின் மாஸ் பட்டன் ஐ விடவும்
சார்ட் நகர்த்தப்பட்டது
அடுத்து பொசிஷன் ஆண்ட் சைஸ் டயலாக் பாக்ஸ் மூலம் சார்ட் களை மறு அளவாக்குவதை காணலாம் சார்ட் ஐ சொடுக்கவும்
சார்ட் ஐ வலது சொடுக்கவும்
பொசிஷன் ஆண்ட் சைஸ் ஐ கான்டெக்ஸ்ட் மேனு வில் தேர்க
பொசிஷன் ஆண்ட் சைஸ் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
சார்ட் இல் எக்ஸ் மற்றும் ய் பொசிஷன் களையும் சார்ட் இன் அகல உய்ரங்களையும் அமைக்க பல பீல்ட் கள் உண்டு
எக்ஸ் கோஆர்டினேட் ஐ 100 எனவும் மற்றும் ய் கோஆர்டினேட் ஐ 083 என்றும் நம் சார்ட் இல் அமைக்கலாம்
ஒக் பட்டன் ஐ சொடுக்கலாம் சார்ட் ஏரியா வில் சார்ட் இந்த வால்யூ களுக்கு தக்கபடி அமைத்துக்கொள்கிறது
இத்துடன் இந்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் முடிகிறது
நாம் கற்றது160 சார்ட் களை உருவாக்குதல் திருத்துதல் பார்மேட் செய்தல்
ஸ்ப்ரெட்ஷீட் களில் chartகளின் அளவு மாற்றம் மற்றும் நகர்த்துவது முழுமையான பயிற்சி ஸ்ப்ரெட்ஷீட் practiceஒட்ஸ் ஐ திறக்கவும்
டேட்டா வுக்கு ஒரு பியே சார்ட் ஐ இன்சர்ட் செய்க
சார்ட்டை மறு அளவாக்குக ஷீட் இன் கீழ் வலது மூலைக்கு நகர்த்தவும்
இந்த தொடுப்பில் உள்ள விடியோவை காண்க
இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் புரொஜெக்ட் ஐ சுருக்கமாக சொல்லுகிறது
உங்கள் இணைப்பு வேகமாக இல்லை எனில் அதை தரவிறக்கி காணுங்கள்
ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் அதிக தகவல்களுக்கு எம்மை தொடர்பு கொள்ளவும்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
மேற்கொண்டு விவரங்கள் எங்கள் வலைத்தளத்தில் கிடைக்கும்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
நன்றி